உம் அப்படிதான் இருக்காங்க எவ்வளவு பேர் இல்ல military காரங்களுக்கே சமைச்சு போட்டுட்டு இருக்கறாங்க அதுவும் அவங்க நம்ம ஊருதான் நம்ம ஊரு side தான்

ஆனா இங்க அப்படியே இங்க வந்ததுனால ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க military காரங்கலாம் வாயேன் போலாம் அப்படின்னு சும்மா கூட்டிட்டு போயிருக்கறாங்க அவங்க சமையல் பா செஞ்ச சமையல் பார்த்துட்டு ஆஹ் எல்லாத்துக்கும் புடிச்சி போயி அவங்க அந்த வேலைக்கு அவங்களே சேர்த்து விட்டுட்டாங்க அப்படியே அங்கேயே அப்படி சமைச்சு அங்கேயே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஆமா ஆமா அங்கே இருந்துட்டு எல்லாம் இது பண்ண மாதிரி அப்படியே பண்ணிட்டாங்க சரி சுதா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணட்டுமா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

விவசாயம் வந்து இன்றைக்கும் அழியாது என்று கூறி கொள்கிறேன்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

Hello mic testing one அங்க பாரு ஒரு பைத்தியக்காரன் வரான் பாரு மண்டைய சொரிஞ்சுட்டு வரான் பாரு. ஹே கௌசிக்கா? Girls சீட்ல போய் உட்காந்து விட்டுட்டு இங்க வரான். சரி IV க்கு எங்க போலன்னு சொல்லு?

மெதுவா, மெதுவா பேசு.

நாளைக்கு திருச்செந்தூர் போயி, பிரசாதம் சாப்பிட்டு வரியா? திருச்செந்தூர் போயி பொங்கல் சாப்பிட்டு வரியா?

டேய், நான் கிறிஸ்டின் டா நீ தான்டா எனக்கு சொல்லி கொடுக்கனும்.

டேய் எங்க டா கேக் எடுத்துட்டு வந்தேன்னு நேத்து,

டேய் ஆமா நேத்து வாங்கிட்டு வந்த கேக்கு, வீட்ல போய் பாக்குற, வீட்ல கசங்கி கிடக்குது. யாரு எனக்கு ஞாபகப் படுத்தல நீங்க, நானும் lunch ல எடுத்துட்டு போலா எடுத்துட்டு போலாம்னு இருந்தன், போடா கேக்கு, நாளைக்கு, அமைதிய இரு எடுத்துட்டு வரேன். டேய் ஆமா, அந்த கேக் அவன், அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு, எல்லாரு புடிச்சிருக்னு சொல்லிருந்தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அதா வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேன்.